okay அங்க சாப்பாடும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுதுன்னா cheese மட்டும் தான் cheese ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க. ஆஹ் mexican food chinese food எல்லாத்துலையுமே அவங்க cheese use பண்ணுவாங்க.

ஆஹ் அதுல cheese ரொம்ப அதிகமா use பண்றாங்க அப்படினாலே எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப cheese பிடிக்கும் plus அவங்க அதுக்கு அப்பறம் அதிகமா சாப்பிடுறது எல்லாமே ham burger அதுல இருக்குற அந்த ham அந்த மாதிரி like அந்த மாதிரி ஒரு food ஆஹ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க. ஏனா நம்ம bread உம் bun உம் சாப்பிட முடியாது. but ஆனா அவங்க எல்லா time ளையும் bread பண்ணுகிறது அது ஆஹ் daily life ல ஒரு நம்ம rice மாதிரி அவங்க bread சாப்பிடுறாங்க. ஆஹ் so அது ரொம்ப different ஆஹ் இருக்கு.

ஆஹ் கண்டிப்பா இங்க bollywood films தான் எல்லாமே mostly எல்லாருமே பார்ப்பாங்க. indian teatres நெறையாவே இருக்கு. indian cinemas அங்க பார்க்கலாம். தமிழ் cinema வும் அங்க பார்க்கலாம். ஆஹ் so release ஆகுற time ல கண்டிப்பா அங்க போடுவாங்க. நம்மளுக்கு notifications வரும். ஆஹ் நம்ம அந்த sorry அந்த theatre ஓட நம்ம connected ஆஹ் இருந்த நம்மளுக்கு notification அடிக்கடி வரும். posters எல்லாம் பார்க்கலாம். so அத பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த theater ல எல்லாம் இந்த movie போகுது நம்ம search பண்ணி பார்த்துக்கலாம். plus அங்க இருக்கவங்க சாப்பிடுறதுலா கிறது ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க கேள்வி பட்டுருக்கேன். ஒரு வருசத்துக்கு ஆஹ் thousand millions of ton வந்து சாப்பிடுறாங்க அப்படி நான் கேள்வி பட்டுருக்கேன். நெறைய food factories இருக்குது. எல்லாருமே preserved தான் use பண்ணிக்கிட்டு இருக்காங்க.

அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்குகிறனாள நெறையா பேரு sweateruse பண்ணுவாங்க. ஏன இங்க இருக்குற மாதிரி sareeuse பண்ண முடியாது. குளிர் அதிகமா இருக்குறதுனால யாராலயும் அத accept பண்ண முடியாது எல்லாருமே sweater தான் use பண்ணுவாங்க. ஆஹ் then மத்த normal time ல saree, chudithaar அந்த மாதிரி தான் wear பண்ணிருப்பாங்க. so அவங்கள பார்த்தாலே தெரியும். வேற எந்த மாதிரியும் tamil peoples நான் meet பண்ணல. tamil peoples கொஞ்ச பேரு இருப்பாங்க கேள்வி பாத்துருக்கேன். ஆனா நான் meet பண்ணல. okay gold ங்குறது அங்க உள்ளவங்க use பண்ற ஒரு நம்ம use பண்ற வெள்ளி மாதிரி தான் அங்க gold use பண்ணிட்டு இருப்பாங்க அங்க rate ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஏன years ஓட highest ஆஹ் இருக்கும். so அங்க எல்லா groups உம் எல்லா இதுவுமே அங்க low rate ல தான் விப்பாங்க so அதனால தான் இங்க இருக்கவங்க foreign ல போய் settle ஆகுறாங்க ஏனா அங்க gold எல்லாமே ரொம்ப cheap ஆஹ் வே கிடைக்கும் அங்க mostly அதிகமா ஆஹ் sale ஆகிறது gems உ stones உ diamonds உ அது எல்லாம் தான் கொஞ்சம் அதிகமா செலவு ஆகும். மத்தபடி gold இங்கிறது ஆஹ் அங்க cheap அதான் கிடைக்கும் ஆஹ் கண்டிப்பா temples ரெண்டும் ரெண்டு மூணு temples இருக்குது. like அப்போ ஆஹ் முருகர் temple ஒன்னு இருக்குது. so ஆஹ் ஆஹ் பெருமாள் கோவில் அந்த மாதிறி ரெண்டு கோவில் இருக்குது. அங்க நம்ம போய் visit பண்ணிக்கலாம். i think அத ரெண்டுமே california ல ரெண்டுமே இருக்குது நினைக்கேனே. ஆஹ் hollywood எல்லாம் நீ பார்த்துருக்கியா TV ல நெறைய தடவ போட்டு காமிப்பாங்க. அந்த place எல்லாம் உனக்கு தெரியுமா நீ okay கண்டிப்பா எனக்கு america ல ரொம்ப பிடிச்சது north america ல ஆஹ் snow தான் அந்த snow எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அது christmas time ல ரொம்ப super ஆஹ் இருக்கும் கேள்வி பட்டுருக்கேன். then skating பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க peoples எல்லாமே daily யும் skating use பன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க road neat ஆஹ் இருக்கும். வெளியில எதுவும் ஆஹ் அதிகமா குப்பை சேர்ந்ததும் கிடையாது. so அது எல்லாமே அங்க ஒரு punishment தான் அது மாதிரி சேர்க்க கூடாது. so road எல்லாம் ரொம்ப neat ஆஹ் இறுக்கனால scating, cycling எல்லாமே அங்க super ஆஹ் இருக்கும். country side போணும்னா country side ல cycling ரொம்ப நல்ல பண்ணலாம். ஏன அங்க road ரொம்ப நல்ல இருக்கும். plus அங்க இருக்கவங்களும் ரொம்ப friendly யா இருப்பாங்க. அதனால எனக்கு country side ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு அப்பறம் நாங்க hollywood உம் போயிருந்தோம். hollywood ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் நெறையாவே இருந்துச்சு. ஆஹ் so நம்ம இந்த வீட்டுல இருந்து hollywood movies நெறைய பாப்போம். அதோட அத எப்படி inside பண்ணி எடுக்குறாங்க நம்ம அங்க போய் தெரிஜிக்கலாம். so ஒவ்வொரு actor க்கும் ஒவ்வொரு கல்லு வச்சிருக்காங்க. அங்க உள்ள ஒரு street ல அந்த கல்லு எலாம் அவங்களோட கைரேகையை வந்து பதிஞ்சி வச்சிருப்பாங்க. so அது வந்து ஒரு actor க்கு கிடைக்கிற highest position அந்த நாட்டுல அப்படினா அவங்க அப்படி தான் consider பன்றாங்க. like நம்ம awards எல்லாம் கொடுக்குற மாதிரி அவங்களோட கை வந்து அவங்க தெருவுல பதிச்ச ஒரு கல் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப பெரிய

அது ரொம்ப ரொம்ப நல்ல இருந்துச்சி. பக்கத்துலயே george washington க்கு memorial வச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல இருந்துச்சி. ஏன அவங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான presidence america ல george washington first president of america ஆஹ் அபிரகாம்லிங்கம் வந்து sixteen president தான் but ஆனா அவங்களா ஒரு பெரிய ஆஹ் ஒரு போரே முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அவங்களோட திறமையால so அவங்க அளவுக்கு திறமையா இருக்கணும் ஒரு inspiration ஆஹ் இருக்கணும் காக ஓ so அவங்கள ஒரு inspiring people ஆஹ் ஒரு role model ல எடுத்துட்டு எல்லாருமே work பண்ணனும். அடுத்து வர presidence உம் அவங்கள மாதிரியே இருக்கணும் கிறதுக்காக அங்கேயே ஒரு லாம் வச்சிருக்காங்க. so peoples எல்லாருமே அவங்க மேல ரொம்ப interested ஆஹ் இருக்காங்க ஏனா

so அவங்களோட museum பார்த்துட்டு வந்ததுக்கு அப்பறமா நாங்க george washington memorial ஆஹ் இருந்தோம். then அடுத்து நாங்க எங்க போகலாம் decide பண்ணிட்டு இருக்கு போது தான் நம்ம சாப்பிடுற வென okay okay அப்போ சாப்பிடுறது எல்லாம் எது famous அப்படினு try கிறதுக்காக நாங்க new york போயிருந்தோம். அப்பறம் new york ல நெறைய sea foods எல்லாம் சாப்பிட்டோம். அங்க sports எல்லாம் நெறைய இருக்கிறதுனால நெறைய import export எல்லாமே ஆகிட்டு இருக்கதுனால

ஆஹ் okay உனக்கு வேற place எதுவும் place america ல நீ சுத்தி பார்க்கணும் நினச்சின நா போயி இருந்தேன உனக்கு explain பண்றேன் அது பத்தி ஆஹ் nature எல்லாமே super ஆஹ் இருக்கும். ரொம்ப realistic ஆஹ் வும் இருக்கும். நம்ம windows ல வைக்குற wallpaper மாதிரி தான் இருக்கும். already நம்ம அதெல்லாம் ceilings ஆஹ் வே பார்க்கலாம். அது ஒரு different experience ஆஹ் வும் இருக்கும். then அங்க food எல்லாமே கிடைக்குனு சொல்லி இருந்தேன் இங்க எல்லா food மே கிடைக்கும் crocodile வரைக்கும் எல்லாமே அவங்க சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஹ் then oyster, அந்த மாதிரி ஒரு healthy சாப்பாடு தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. வந்து ஒரு healthy ஆனா சாப்பாடு இல்ல து ஒரு fat உள்ள சாப்பாடு அது இருந்துச்சுன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க americans எல்லாமே அவங்க எல்லாருமே famous ஆனதே அந்த நாலதான் ஆஹ் so then அவங்க வேற என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா indian restaurant இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க restaurant இருந்துச்சுன்னா எல்லாருமே celebritites வந்து எல்லாருமே அங்க போவாங்க. ஏன அதுல வர கரி powder அந்த smell அந்த flavors எல்லாருமே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். then அவங்க already பண்றது என்னென்ன baking அதிகமா பண்ணுவாங்க ஆஹ் chocolates, cakes அது எல்லாமே நெறைய பண்ணுவாங்க. candies, biscuits அந்த மாதிரி நெறைய பண்றதுதான் அவங்களுடைய hobby னு சொல்லலாம். ஆஹ் baking அங்க ரொம்ப famous kids க்கு எல்லாம் baking competition எல்லாம் நெறைய வைப்பாங்க christmas ஓட அவங்களுக்கு எந்த அளவுக்கு bake பண்ண முடியும். ஒரு cake எந்த height எந்த அளவுக்கு bake பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு competition ஆஹ் வைப்பாங்க so அதுல வர flavors ரொம்ப different ஆஹ் இருக்கும். நம்ம use பண்ணாத flavors ஆஹ் இருக்கும். like ginger bread அந்த மாதிரி ஒரு different kind of flavors ல தான் அவங்க பண்ணுவாங்க. ஆஹ் so தினமும் ஒரு experience ஆஹ் இருக்கும். நம்ம சாப்பிடுறது எல்லாமே ஆஹ் so kids எல்லாம் இந்த அளவுக்கு சமைப்பாங்களா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல சமைப்பாங்க. அங்க உள்ள kids எல்லாருமே plus அங்க schools எல்லாம் நெறைய இருக்குது. so அங்க படிக்குறதுக்கு government நெறைய scholarships உம் கொடுக்குறாங்க. plus இந்த மாதிரி competitions ளையும் win பண்ணி amount ஆஹ் சேர்த்து வச்சி school க்கு போறவங்களும் நெறைய பேரு இருப்பாங்க. so அங்க ஒரு restaurant ல ஒரு three years four years work பண்ணலே அவங்க chef னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லா dish உமக்கே நல்ல தெரியும். world ல இருக்க எல்லா dish உமக்கே சமைப்பாங்க ஏன அவங்க நெறைய போட்டி இருக்கும் நெறைய competition இருக்கும். அங்க எல்லா kind of books வுமே serve பண்ண சொல்லுவாங்க. so இவங்க indian, american, chinese எல்லா question உமே நல்ல படிச்சிருப்பாங்க. italian அந்த மாதிரி question உமே அவுங்களுக்கு ரொம்ப நல்ல தெரியும். so எத இருந்தாலும் அவங்க ரொம்ப சீக்கிரமா செஞ்சி கொடுப்பாங்க. அந்த வகையில americans எல்லாருமே ரொம்ப updated ஆஹ் இருப்பாங்க. so foods எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அங்க இருக்க food journey தான் food யுமே அவங்க விரும்பி சாப்பிடலாம். ஆஹ் already சொல்லி இருந்தேனாலைய Walmart அங்க எல்லா வகையான things எல்லாமே அங்க கிடைக்கும். இப்ப indians எல்லாம் அங்க அதிகமா இருக்கனால அங்க இப்ப ரொம்ப ரொம்ப famous ஆஹ் சொல்லலாம். எல்லா கடைளையுமே எல்லாமே கிடைக்கும். அரிசி alike இட்லி சாதம்னா கூட கண்டிப்பா அதுக்கு option உண்டு. ஏன இட்லி, தோசை எல்லாமே ரொம்ப அங்கையும் famous தோசை இப்பவும் அங்க இருக்க எல்லாருமே சாப்பிடுற item தான் ஆஹ் okay ஆஹ் எல்லா item உம் கிடைக்கும். எல்லாமே அங்க கிடைக்கும். like இப்ப supermarket லாம் பார்த்த ஆஹ் so நம்ம இப்ப oven வச்சி சாப்பிடுற மாதிரி எல்லாமே

எனக்கு actually ஒரு offer இருந்துச்சி. நா offer வச்சி தான் நா travel பண்ணன். ஏன அந்த travel company ல இப்ப கொஞ்சம் share இருக்கனால எங்களுக்கு offer கொடுத்தாங்க. VISA எல்லாமே அவுங்களே பண்ணிட்டாங்க. ஆஹ் என்னோட certificate என்னோட passport மட்டும் தான் VISA காக so நா சுத்தி பார்க்க VISA தான் வாங்கி இருந்தேன். ரொம்ப நல்ல இருந்துச்சி. அங்க போயிட்டு வந்திருந்தது

ஆஹ் மத்தபடி எனக்கு அங்க எல்லாமே ரொம்ப cheap ஆஹ் இருந்துச்சி நான் எல்லாமே purchase பண்ணேன். ஆஹ் அதுக்குனே தனியா indian portugue இருக்கும். but ஆனா அது indians இருக்க area ல மட்டும் தன இருக்கும். எல்லா area ளையும் available ஆஹ் இருக்காது. ஆஹ் so நம்மளுக்கு எது வேணுனா அத நம்ம online லையே purchase பண்ணிக்கலாம். and அங்க US ல இருக்குற plus point ல இருக்குற நம்ம நெறைய things ஆஹ் நம்ம online ல sale பண்ணிக்கலாம் already used materials online லையே எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு ஆஹ் rate கம்மியாவும் cheap ஆஹ் வும் கிடைக்கும். அந்த மாதிரி use பண்ணது அத எல்லாம் நம்பி வாங்கலாம். government ல இருந்து நெறைய loss and strict ஆனா rules இறுக்கனால surgery பண்றது manipulation அந்த மாதிரி எதுவும் பண்றது அந்த மாதிரி எதுவும் பண்ண கூடாது. so நம்ம நம்பி வாங்கலாம். அங்க boating experience ரொம்ப நல்ல இருக்கும். ரொம்ப ஏன அங்க பெரிய பெரிய titanic அந்த மாதிரி பெரிய boats எல்லா நமக்கு அங்க நெறைய இருக்கும். one day use பண்ணிக்கலாம். one day full ஆஹ் அங்க stay பண்ணிக்கலாம். அங்கேயும் எல்லாமே foods எல்லாமே அவுங்களே எல்லாமே provide பண்ணிடுவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. so whole ஆஹ் அந்த sorry நம்ம சுத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது one day ல

இல்ல எல்லாருமே ரொம்ப busy ஆஹ் இருந்தாங்க. எனக்கும் மட்டும் தான் அங்க போறது ரொம்ப பிடிக்கும். அதுனால நா போயிருந்தேன். ஆனா அத interest எடுத்து உங்களால தான் பண்ண முடியும். அப்படின்னு எல்லாரும் believe பண்ணாங்க. okay அங்க போனது ரொம்ப நல்ல இருந்துச்சி. சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்ல இருந்துச்சி. okay நாங்க திரும்ப போவோம் நம்புறேன். ஏன திரும்ப இந்த மாதிரி ஒரு offer வந்துச்சின்னா கண்டிப்பா போவேன். okay உனக்கு இந்த மாதிரி எது போகணும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா refer பண்றேன். passport லாம் தேவைப்படும். passport லாம் இருக்குதா? ஆஹ் okay கண்டிப்பா கண்டிப்பா நம்ம போகலாம். நா உனக்காக எல்லாமே ready பண்றேன். passport மட்டுமே ready பண்ண வேண்டியது இருக்கும். so வேற எதுவும் அத பத்தி தெரிஞ்சிக்கணுமா? okay நம்ம திருநெல்வேலியையும் passport office ஒன்னு இருக்கும். அதுக்கு உன்னோட birth certificate தேவைப்படும். already உண்ட birth certificate இருக்குது அப்படினா பிரச்சன இல்லை. இல்லைனா நம்ம திரும்ப ஆஹ் தாலுகால போயிட்டு தாசில்தார் meet பண்ணி VAO ல எல்லாம் sign வாங்கி வாங்க வேண்டி இருக்கும். birth certificate so அது இருந்துச்சுன்னா easy யா apply பண்ணிடலாம். plus நம்ம படிச்சதுக்கான proof higher secondary குள்ள mark sheet தேவைப்படும். அதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னாலே போதும். நமக்கு passport ஒரு one week two weeks ல நம்ம வீட்டுக்கு வந்துரும்.

amount ஏதும் செலவு ஆகாது. ஆஹ் twenty rupees உ thirty rupess ஓ உள்ள கேட்பாங்க. இப்போ hundred ஆஹ் இருக்குமா தெரியல. okay அத நம்ம check பண்ணிக்கலாம். நம்ம போனதுக்கு அப்பறம் பார்த்துக்கலாம். okay வா

குடும்பத்துக்கு உதவுது படிப்புக்கு உதவுது உடல் நலத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை வாங்குறதுக்கு நம்மளுக்கு பணம் உதவுது தானம் செய்யறதுக்கும் எல்லாவிதமான தேவைக்குமே பணம்ன்ற ஒண்ணு அத்தியாவசியம்தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதை மட்டுமே வச்சு நம்மளோட ஆரோக்கியத்தை எடை போட முடியாது அதுவும் பணமும் ஆரோக்கியமும் எக்காரணத்தைக் கொண்டு அது வந்து சரிசமமே ஆகாது அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது நம்மளோட வேலையை correct ஆ செய்யறதுக்கு நம்மளுக்கு எது உதவுது நம்மளோட ஆரோக்கியம் இப்ப நம்ம அதைப் பத்திதான் பேசப்போறோம் சரி இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினேன் எங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது நீங்க சொல்றது correct தான் என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியம் வந்து யார் பணம் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க என்னென்ன சத்தான சாப்பாடு சாப்பிட முடியும் என்னென்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி அவங்க உடம்பை பார்த்துக்கிறாங்க மத்தபடி ஏழை எளிய மக்களும் சரி ரொம்ப வேலை செஞ்சு ஆஹ் கூலி வேலை செய்யறவங்க மத்தவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஆரோக்கியத்தைப் பத்தின ஒரு அறிவோ அதைப் பத்தின ஒரு தெளிவோ கிடையாது அதுவும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு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 அது சார்ந்த பட்ட அறிவு அவங்களுக்கு ரொம்ப கம்மி ஆரோக்கியம்னு பாத்தீங்கன்னா மட்~ அதை வச்சு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது அவங்கவங்க பழக்க வழக்கங்களை வச்சு அவங்க எப்படி

அது இல்லாம அவங்க எப்ப தூங்குறாங்க எழுறாங்க தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு தூக்கம் இல்லாமலும் சொல்ல முடியாது நீங்க சொல்றது வந்து பணம்ன்றதை வச்சே ஆரோக்கியம் கிடையாது பணம் இல்லாம இப்போ normal லா ஏழை மக்கள் பாத்தீங்கன்னா ராகி, கம்பு சோளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிராமப்புறம் பக்கத்துல எல்லாம் இதை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா நூறு வயசுக்கு மேல வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க சரி அதுவும் பணம் இருக்கிறவங்கதான் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கும் கிடையாது இயற்கை சூழ்நிலையில இயற்கையா ஆஹ் அந்த ஆடு மாடுங்க கூட அந்த இயற்கையான காத்து அந்த சூழல்ல இருக்கறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கறாங்க நீங்க இதைப்பத்தி என்ன நினைக்கறீங்க நீங்க சொல்றதை நான் ஒத்துக்குறேன் ஆனா நம்ம எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு என்னவே நான் வந்து அதிக காசால நிறைய பொருள்

daily சம்பளத்துக்கு வேலை போ~ போ~ பார்க்கிறவரா இருக்கட்டும் எல்லாராலையுமே வாங்கக்கூடிய ஒரு சில பொருள் இருக்கு ஆனால் அந்தப் பொருள் நம்ம உடலுக்கு எவ்வளவு வலுவை கொடுக்கும் எவ்வளவு அதிகமான சத்துக்களை கொடுக்கும்ன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே இப்போ ஓ~ நிறைய விதமான மக்களுக்கு ரொம்ப இப்போ பிரச்சனைன்றது அதிகமாவே இருக்கு அது அதுப்படி நம்ம பார்க்கும் போது சாதாரண எலும்புச்சம்பழம் ஒரு அஞ்சு ரூபாய் அது எல்லாராலையுமே வாங்க முடியும் அதுல கணக்கிட முடியாத அளவுக்கு பல நன்மைகள் நம்மளுக்கு கொடுக்குது இப்ப நம்ம சும்~ அதைப் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது பல்லுக்காகட்டும் இதயத்துக்காகட்டும் நம்மளோட முடிக்காகட்டும் எல்லாவிதமான பயனுமே கொடுக்குது அதே மாதிரி ஒரு காட்டு நெல்லிக்காய் ஆகட்டும் அதுல மரம் நம்ம நட்டு வச்சோம்னா அதுல எவ்வளவோ காட்டு நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் புதினா இலை

உடற்பயிற்சி அப்படின்றது மனித வாழ்க்கையில தொண்ணூத்தி அஞ்சு percent நம்மளுக்கு முக்கியமான ஒண்ணு அந்த சதவீதத்தை நம்ம ea~ correct ஆ நம்ம அதை பார்த்துக்கும் போதுதான் நம்மளோட ஆரோக்கியம் வந்து நல்லபடியா பார்த்துக்க முடியும் இப்போ உடற்பயிற்சி செய்யாம சத்தான உணவு சாப்பிட்டு நான் நல்லா இருக்கணும் நான் வந்து daily நான் வந்து தினமும் நான் சத்தான சாப்பாடு சாப்பிடுறேன் ஆனா ஏன் எனக்கு இந்த நோய் எல்லாம் வருது நான் வந்து நல்ல எலுமிச்சம்பழம் சாப்பிடுறேன் புதினா சாப்பிடுறேன் carrot சாப்பிடுறேன், ஆனா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கே ஏன் அப்படின்னு நம்ம யா~ கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்க அதே அளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னாதான் அந்த ஓ~ பொருள் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யும்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 ஆஹ் ஒன்றரை spoon நம்ம நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை இருக்கும்னு சொல்லி அந்த காலத்து அறிவியல் பூர்வமா அது நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு என்னது நெய் சாப்பிடணுன்றது அப்படி சாப்பிட்டு வரும்போது நம்மளோட முகமாகட்டும் அந்த முகப்பருக்கள் நம்மளோட எல்லாவிதமான ஆஹ் நிறமுமே நம்ம உடம்புல மாறும்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண ஆஹ் மாநிறமா இருக்கவர் கூட ஒரு நல்ல ஒரு நிறத்துக்கு வர முடியும் நம்ம காலையில அந்த ஒன்றரை spoon நெய் சாப்பிடுறது இது எல்லாமே நம்மளால வாங்க முடிஞ்ச பொருள்தானே அது நம்மளால வாங்க முடியாத பொருள் ஒண்ணும் இல்லைல இப்ப இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நம்ம வாங்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சத்தான சாப்பாடை சாப்பிட்டு நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இது இருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பாடு மட்டுமே நம்மளோட ஆரோக்கியத்தையும் நலனையும் முடிவு செய்யுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னாவே சாப்பிட சாப்பிடுறோம் இப்பெல்லாம் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க முக்கியமா இப்போ அந்த கொழுப்பு வகையான பொருட்கள் மைதால பண்றது அதெல்லாம் கணக்கே இல்லாமல் எல்லாரும் சாப்பிடுறாங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க சரி சில பேர்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடாமல் இல்லை எல்லாம் இப்ப எல்லாம் எல்லா தொலைக்காட்சியில இருந்து எல்லாத்துலயும் இது இதை சாப்பிடணும் சாப்பிடக் கூடாது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 இங்க எப்படி பாத்தீங்கனாலும் எவ்வளவே சாப்பிட்டாலும் கொண்டாலும் ஏதாவது ஒண்ணு அவங்க செய்யணும் உடற்பயிற்சி ஒரு நடக்கிறதோ ஓடுறதோ இல்ல சும்மா ஏதாவது விளையாடுறதெல்லாம் கூட பரவாயில்லை இப்ப குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல எல்லாம் விளையாடுறது எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஹ் எப்படி சொல்றது கணிப்பொறியிலே எல்லா விளையாட்டு விளையாட்டு எல்லாம் அதிலேயே இருக்கிறதால எல்லாம் உட்கார்ந்து இடத்திலேயே விளையாடுறாங்க அந்த காலத்து மாதிரி வெளியே போய் விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அவங்க பள்ளி வகுப்புகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே கணிப்பொறியிலே வ~ வந்திடுச்சு இப்போ எல்லாம் so அவங்களோட ஆஹ் அவங்களோட எப்படி விளையாட்டுத் திறனோ மத்ததோ எல்லாமே ரொம்பக் குறைவு இது குறைபாடு ஆயிடுச்சு அதனாலே என்னவே சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு ஒரு தரமான உடற்பயிற்சியோ இல்லை தரமான ஒரு உடம்புல ஒரு செயல்பாடு இல்லைன்னா அது அவங்களுக்கு இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கெடுதல்தான் கொடுக்கும் நீங்க சொன்னதெல்லாம் சரி இவ்வளவு சொன்னீங்க இத்தனை இது சாப்பிடலாம் அது இதுன்னு வாங்கலாம்னு அது பெரும்பாலானவர்கள் அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க இருந்தாலும் ஏன் எல்லாம் வியாதி நோய்க்கள் எல்லாம் அதிகரிக்குது ஏன்னா நீங்க சொல்ற எல்லா சாப்பாடும்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 ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் கன்னா பின்னானு சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி பார்த்தீங்கனாலும் அந்த சத்துக்களோ எதோ எதுவுமே prop~ ஒரு அளவுக்கு உடம்புல correct ஆவே போய் சேராது அது அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கெடுதல்தான் அதனால குழந்தைங்கள் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் நடுத்தர வயதினர்கள் யாராகட்டும் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஏதாவது ஒண்ணு அவங்க நடக்கிறது

என்னென்ன அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்றத பத்தி உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா

ஒரு அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மூன்றரை மணியில இருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் என்னவே நோய் இருக்கட்டும் அந்த விடி காலையில அந்த பிரம்ம முகூர்த்தரத்துல எழுந்து காலையில ஒரு பல் துலக்கிட்டு ஏதாவது ஒரு tumbler சுடுதண்ணீயோ ஏதாவது ஒண்ணு குடிச்சிட்டு நம்ம காலையில அந்த ஒரு புத்துணர்ச்சியான அந்த காற்றை சுவாசிக்கும்போது நம்ம உடல்ல என்ன என்ன படியான நோய் இருந்தாலும் அது சரியா போயிடணும் அப்படின்னு நம்ம உடல்கிட்ட நம்மளே பேசலாம் நம்மளோட உடலுக்கும் ஒரு உயிர் இருக்கு நம்ம உடல்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம காலையில ஒரு ஒரு நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு ஒரு ஒரு அழகான நடை~ நடைபயிற்சி செஞ்சோம்ன்னா அந்த நோய் நம்மளுக்கு உள் அதுவாகவே சரி செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புமே நம்மளுக்கு கடவுள் குடுத்திருக்காரு அது இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது இயற்கை அப்படின்றது நம்ம கூட ஒன்றி இருக்கக் கூடிய ஒண்ணு அதை அதுவே நம்மளுக்கு எல்லாவிதமான நோயை சரி பண்றதுக்கும் அதுவே நம்மளுக்கு வந்து ஒத்துழைக்குது இப்போ ஆஹ் ho~ நம்ம மருத்துவமனைக்கு போறோம் அங்க இருக்கிற மருத்துவர்களே என்ன சொல்றாங்க நீங்க first நம்பணும் நீங்க எழுந்து நட~ நடங்க நீங்க

மாரடைப்பு வந்து இறந்துட்டான் இருபத்தி ஏழு வயசுல வந்து சர்க்கரை நோய் வருது இந்த மாதிரி நோய் எல்லாம் ஏன் வருது நம்ம வெளியே வாங்கி சாப்பிடுற உணவுனாலதான் நீங்க சொன்னது அதுல ஒரு முக்கியமான கருத்து என்ன மைதா மைதா கலந்த பொருள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கொழுப்பு அப்பிடின்றது நம்ம உடம்புல நிறையவே சேர்ந்து போயிடுது அதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம ஆயிரத்தி எட்டு ஆஹ் வெளிய இதை வந்து நம்ம போய் செலவிடுறோம் எப்படி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 சில வகையான உணவு சில வகையான powder இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு வந்து நம்மளே ஒரு நோயை வான்னு கூப்பிட்டு உள்ள எடுத்துக்கிறதுக்கு சமம் பசங்க இப்ப ஏன் வந்து அதிகப்படியான கண்ணாடிய use பண்றாங்க அவங்க அதிகமா தொலைக்காட்சியில உட்கார்ந்து செலவிடுற நேரம் அதிகமாயிருச்சு உடற்பயிற்சின்ற ஒண்ணு அவங்களுக்கு என்னன்னே தெரியாம போயிருச்சு சத்தான சாப்பாடுன்றது சில பசங்களுக்கு என்னென்னு தெரியாமலே போயிருச்சு அதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ நம்ம எப்படி ஒரு சத்தான உடம்ப வந்து நம்ம நம்மள நம்மளே பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு நாலஞ்சு விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்ன்னு நினைக்கிறேன் கலோரி கணிப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து குழந்தையா இருக்கட்டும் இல்லை முதியவராவே இருக்கட்டும் அந்த calorie கணிப்புபடி நம்ம சாப்பிட்டோம்ன்னா நம்ம உடம்புல எந்த விதமான நோயுமே இருக்காது இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லணும்னா ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு முட்டைகோஸ் வச்சாக் கூட நூத்தி எண்பது ki~ calorie மட்டும்தான் நம்ம உடம்புல சேரும் ஆனா இதுவே ஒரு இரண்டே ரெண்டு உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது calorie வந்து நம்மளுக்கு உடம்புல ஏறும் நம்ம உடம்புக்கு எவ்வளவு calorie கணிப்பு நம்ம சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிட்டு ஒரு சில உடற்பயிற்சி செஞ்சு நல்ல நடை பயிற்சி கொடுத்து நம்ம நல்லபடியா நம்ம உடம்பை பாத்துட்டோன்னா, அதைவிட நம்மளுக்கு ஒரு சத்~ சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கு அமையாது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 நீங்க எல்லாம் வயசானவங்க நீங்க வந்து அந்த காலத்து ஆளுங்க நீங்க இப்படி சொன்னா நாங்க கேட்டுருவோமா இப்ப நாங்க வெளிய வாங்கிதான் சாப்பிடுறோம் எங்களுக்கு என்ன இப்ப உடனே ஓட உடம்புல வந்து நோய்களை வந்து காமிக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க இப்ப அந்த மாதிரி பட்டவங்களுக்கு நம்ம என்ன வந்து சொல்லி அவங்களுக்கு எப்படி புத்தியில புரிய வைக்கிறது அப்படின்றதை பத்தி ஏதாவது ஒண்ணு ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க இவ்வளோ சொன்னீங்க இவ்வளோ எல்லாம் சொல்லணும்னு இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி பேசுனாதான் correct ஆ எனக்கு தெரிஞ்சு வரும்ன்னு நினைக்கிறேன் என்னவே சில விஷயங்கள்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டாலும் சரி ஆரோக்கியமா உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி சில பேருக்கு எல்லாம் பாரம்பரியமாவே பரம்பரை பரம்பரையா வர்ற நோய்கள் எல்லாம் இருக்கு இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடுறதுல இருந்து உடற்பயிற்சியில இருந்து தூக்கம் correct ஆ எந்த நேரத்துல தூங்குறாங்க எழறாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல க~ முகூர்த்தத்துல காலையில எழறது அது இல்லாம நேர நேரத்துக்கு correct ஆ சாப்பிடுறது தேவையில்லாத எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாம உடலை எப்படி பார்த்துக்கணுமோ எல்லாம் பார்க்கிறது சரியான அளவு நீர் பகிர்ந்து கு~ குடிக்கிறதுல இருந்து எல்லாமே சரியா பார்த்தாலும் அவங்க பரம்பரை ஆஹ் வாயிலாகவோ இல்லை அப்பாக்கோ அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கறவங்களுக்கோ இல்லை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இருக்கிற சில வியாதிகள் எல்லாம் பரம்பரையாவே அவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க இப்ப நீங்க அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஆஹ் நம்ம கஷ்டம்னு சொல்லமுடியாது இருந்தா கூட அவங்களும் எல்லா முயற்சிகளும் எடுத்தா அதை தவிர்க்கலாம் இப்போது இருக்கிற இதுக்கும் தவிர்க்கலாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ப சாப்பாடும் சரி உடற்பயிற்சியும் சரி இயற்கை ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இயற்கை சூழல்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்க எந்த ஒரு மன உளைச்சல்ல இருக்குறவங்களும் இல்லைன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை சூழல்ல இருந்தாங்கன்னாவே அது முக்காவாசி அவங்களை சரிப்படுத்திரும் எப்படி பார்த்தாலும் இயற்கைக்குன்னு ஒரு சத்து இருக்கு இயற்கைக்குன்னு ஒரு ஆஹ்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 உடம்பு சரியில்லாதவங்களோ ஆரோக்கியம் குறைபாடு இருக்கிறவங்களோ இல்லை உடம்பு சரியாயிட்டு வர்றவங்களோ ஓரளவுக்கு இயற்கை சூழலிலேயே வச்சு அவங்களுக்கு சரியான சாப்பாடோ மருந்தோ எல்லாமே கொடுத்தா கூட

இயற்கையா மூலிகைகள், இயற்கையா செய்யப்பட்ட ஆயுர்வேதம் செய்யப்பட்ட சில மூலிகைகள் சில மருந்துகள் அதெல்லாம் நம்ம சாப்பிடுறது எனக்கு தெரிஞ்சு ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்

அதுக்கு பக்க வி~ விளைவுகள் கம்மின்ற போது ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி முக்கியமா இயற்கையான மூலிகைகள் மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறவங்களையும் அதை எடுத்துக்கணும் பாருங்கஆரோக்கியம் இல்லாதவங்களும் இயற்கையான மூலிகைகள் இயற்கையான சாப்பாட்டுக்கள் இயற்கை சூழல்ல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை நான் ரொம்ப முக்கியம்ன்னு நினைக்கிறேன் இன்னொண்ணு ஆரோக்கியம்ன்னு பாக்கும்போது ஒரு ஒரு நாட்டுல இருக்கிறவங்களும் ஒரு ஒரு உலகத்துல ஒரு ஒரு இடத்தில இருக்கிறவங்களுக்கும் வேறுபடுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆரோக்கியம் ஏன் எல்லா இடத்துலயும் வேறுபடுது எதனால வேறுபடுது சாப்பாட்டுனாலையா அவங்க இருக்கிற இடம் சூழ்நிலைகள்னாலயா அதைப் பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க. ரொம்பவும் ti~ நேரம் எடுத்துக்க வேணாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட முடிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ப மாத்திக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எந்த எட்டரை நிமிஷம் நான் ஆரோக்கியத்தை பத்தி பேசிருக்கேன் எட்டு எட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நொடிகள் ஆயிருக்கு நீங்களும் எட்டு தாண்டிட்டிங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்து correct ஆ இப்போ பேச~ பேசலாம் நீங்க பேசுங்க இப்போ நீங்க சொல்றதை நான் ஒத்துக்குறேன் இப்ப நம்மளுக்கு ஏன் ஊரு விட்டு ஊரு போகும் போது நம்மளுக்கு ஏன் வந்து சளி பிடிக்குது ஏன் இருமல் வருது அதை யோசிச்சிருக்கீங்களா இப்ப நம்ம ஊரு விட்டு ஊர் போகும் போது அங்க இருக்குற சூழ்நிலை அங்க இருக்கிற கால சூழ்நிலைன்றது மாறும் அதாவது நம்ம ஆங்கிலத்துல வந்து climate அப்படின்னு சொல்லுவாங்க அது மாறும்போது நம்மளோட உடல்நிலை அதுக்கு ஏத்தவாறு மாத்திக்கிறதுக்கு ஒரு சில காலமோ இல்லை ஒரு சில நாளோ ஏற்படும் நம்ம நம்ம அந்த கால டைம நம்ம உடம்புக்கு குடுத்து நம்ம சரி செஞ்சுகிட்டோம் அப்படினா நம்ம தான் புத்திசாலிங்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம் உடம்பு சரி இல்லாம ஆயிடுச்சு ஊருக்கு வந்த உடனே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு ஆங்கில மாத்திரையோ இல்லன்னா வந்து ஆஹ் ஒரு ஏதாவது ஒரு கஷாயமோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஆஹ் ஆங்கிலம் மருத்துவம் சார்ந்து நம்ம ஏதாவது சாப்பிடும் போது நம்மளோட உடம்பு அதுக்கு பழகிக்கும் நம்ம என்ன செய்யிறோமோ நம்ம என்ன உடம்புக்கு நம்ம கொடுத்து பழகுறோமோ அது வந்து அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிடும் நம்ம நம்ம வந்து இயற்கையோட ஒன்றி இயற்கையோட கலந்து வாழும்போது நம்மளுக்கு அது சரி செய்யறதுக்கான எல்லா விதமான ஒரு சக்தியும் நம்ம உடம்புக்கு வந்துரும் இப்ப இதே நம்ம ஒரு ஊரை விட்டு ஊரோ இல்லை நாடு விட்டு நாடோ போறோம் நாடு விட்டு நாடு போகும்போது அங்க இருக்கிற எல்லாவிதமான கால சூழ்நிலையும் சரி ஆஹ் எல்லாவிதமான மாற்றமுமே மொத்தமா மாறியிருக்கும் உணவாகட்டும் நம்மளோட ஆஹ் போற வர இடம் பேச்சு எல்லாமே மாறியிருக்கும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பழகிக்கணும் இதே ஊரு விட்டு ஊரு போறோம் ஒரு ஒரு மாசம் தங்க போறோம் அங்க நம்மளுக்கு போய் ஒரு சளியோ காய்ச்சலோ புடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இயற்கையோட ஒன்றிணைந்து ஏன் எடுத்துக்க கூடாது ஒரு ஆவி புடிக்கலாம் பாட்டி வைத்தியம் அப்படின்றது வந்து இப்ப இந்த காலகட்டத்துல யாருமே அதை வந்து ஏத்துக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க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 நம்ம பாட்டி வைத்தியத்தை மீண்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அதுல ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஆஹ் விஷயம் செஞ்சுதான் நம்ம வந்து பேசிக்கலாம் பாட்டி வைத்தியம் அப்படின்றது என்ன

ஆஹ் வேப்ப இலை சாப்பிட்டோம்ன்னா நம்ம உடம்புல எந்த விதமான விஷ கடியே பட்டா கூட அது தீர்க்கறதுக்கான அவ்வளவு மருத்துவம் அதுல இருக்கு இப்ப இத்தனை விஷயத்த நான் சொல்றேன் இதை வச்சு நீங்க

ஆங்கிலம் மருந்துகள்ன்றதை விட நம்ம முக்கியமா இப்ப பேசுறது மத்த நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமும் இப்போ நம்ம இருக்கிற இடத்திலே இருக்கிற அவங்களோட ஆரோக்கியத்தையும் எப்படி மாறுது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 அவங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்களும் சரி வேலை பழக்க வழக்கங்களும் சரி மொத்தமாவே வேறுபடும் அந்த மாதிரி சமயங்கள்ல மருத்துவம்ன்னு பாத்தீங்கன்னா மருந்துகள்ன்னு பாத்தீங்கன்னா அங்கயும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஏதாவது அவங்களோட நாட்டு வைத்தியம் மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா இல்லைன்னா அங்கேயும் அதே மாதிரி ஆங்கில மருந்துகள் use பண்ணி பயன்படுத்துறாங்களான்றது ரொம்பவே வித்தியாசமாகும் இங்கேயும் அங்கேயும்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 அங்க இருக்கிறவங்க சாப்பிடுற சாப்பாட்டோட அந்த தன்மை அவங்க us~ அவங்க பயன்படுத்துற அந்த எண்ணெய்கள் அதெல்லாம் அது அது மட்டும் இல்லாம அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஹம் நீங்க இப்ப ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாடுல இருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட வேலை நேரங்கள் வந்து ரொம்ப அதிகம். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உடம்பும் ஆஹ் அதனால பாதிக்கப்படுது இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகும்போது அவங்க என்னவே சாப்பிட்டாலும் என்னவே அவங்க சத்தான பொருட்களோ சத்தான சூழ்நிலையிலே இருந்தால் கூட உடம்புக்கு ஓய்வுன்னு ஒண்ணு இல்லாத போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஓய்வு வந்து ரொம்ப அவசியம் இப்போ ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறவங்களும் சரி அங்க இருக்க அந்த இடத்துக்கு அவங்க சூழ்நிலைக்கு சரியா வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஏன்னா அந்த இடத்தில வந்து இங்க தூங்குற time இங்க தூங்குற நேரமும் அங்க தூங்குற time நேரமும் மொத்தமாவே வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி ti~ இடத்துல வந்து அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு சீக்கிரம் அவங்களை மாத்திக்கிறாங்கன்றதை பொறுத்துதான் அவங்க ஆரோக்கியம் இருக்கு அதே மாதிரிதான் நீங்க சொல்றது correct தான் நீங்க என்னவே இருந்தாலும் அங்க இருக்கிற மருத்துவம் இங்க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 அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செயற்கையான இடங்களிலே செயற்கையான காற்றை சுவாசிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு நிச்சயமா நல்லதில்லை இன்னொன்னு ஆரோக்கியத்துல நம்ம சுவாசிக்கிற காற்றோட ஆஹ் பங்கு ரொம்ப அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சரியா பேசி இருக்கீங்க நீங்க ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நீங்க நாடு விட்டு நாடு போயி அங்க எப்படி வந்து அந்த சூழ்நிலைக்கு சரி ஆவாங்க எப்படி அவங்களுக்கு அந்த சூழ்நிலை பழகும்ன்றதை நம்ம பேசணும்ல இப்ப அதுக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு வந்து விளக்கம் குடுக்கப் போறேன் இப்ப நம்ம இங்க நாடு விட்டு நாடு போறோம் அப்படின்னா நம்ம இங்க இருந்தே ஒரு சில மூலிகையோ இல்லைன்னா ஒரு சில மருந்துகளோ நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறப்பவோ இல்லை ஏதோ ஒரு சளி காய்ச்சலோ உங்க குழந்தைக்கோ வர்றப்ப நம்ம அதை கொடுத்தே நம்ம சரி பண்ண முடியும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு என்ன சுக்குப்பொடி எடுத்துட்டு போலாம் அதைவிட ஒரு மருத்துவம் தேவையில்ல ஒரு கொதிக்கிற தண்ணியில ஒரு ஒரு spoon சுக்குப்பொடியோ ஒரு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ போட்டு இந்த மல்லிய போட்டு குடிச்சோம்னா சரியா போறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பிருக்கு அதே மாதிரி ஊறுகாய் நாற்றங்காய் ஊறுகாய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நார்த்தங்காயில இருக்க சத்து வேற எந்த விதமான ஒரு பழத்திலயும் இல்லை நம்மளுக்கு அந்த காலத்து இதுல சொல்லியிருக்காங்க அறுசுவை சாப்பாடுன்னு நம்ம எல்லாவிதமான ஆஹ் பேச்சையும் நிறுத்திட்டு நம்ம முன்னோர் சொன்ன அந்த அறுசுவை சாப்பாடை தினமும் ச~ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் நல்ல விஷயம் இன்னுமே அது வந்து நம்ம உடம்பை வந்து நல்லா பாத்துக்கும். ஆரோக்கியத்துக்கான ஒரு ஆஹ் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்ற பேச்சே நம்மளுக்கு வந்து வரவே வராது அதே மாதிரி கணிப்பு நம்ம அளவோட சாப்பிட்டா